இது ஒரு விசிட்டிங் பிளேஸ் .

இந்த விசிட்டிங் ப்லேஸ்ல நறைய பேர் எல்லா இருக்காங்க.

இந்த விசிட்டிங் ப்ளேஸ் சுத்தி மரங்க எல்லா இருக்கு.

இது ஊட்டி பக்கத்துல இருக்குற மங்களம் ஸ்டார்ஸ்.

இங்க ரெண்டு பேரு வெளில நிக்கிறாங்க.

இந்த கடைய மேல ரெண்டு பேனர் இருக்கு.

வெளில ஒரு சின்ன கருப்பு போர்டுல எழுதியிருக்காங்க.

இந்த கட்டடோ ஃபுல்லா வெள்ள கலர்ல இருக்கு.

இந்த ஹட் சுத்திலோ தோரணங்க மாரி நறைய கிளாத்ஸ் தொங்கப்பட்ருக்கு.

இது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் .

இந்த ப்ளே க்ரௌண்ட்ல நெறைய மார்கிங்ஸ் போட்ருக்காங்க.

இது ஜிம் வொர்க் அவுட் ஸ்டேஷன் .

இதுல மெ பெரிய மரங்க இருக்கு.

இந்த பேனர் ப்ளூ கலர்ல இருக்கு.

பக்கத்துல புத்தா ஸ்டாச்சு ஒன்னு இருக்கு.

இங்க தூரி சர்க்கஸ் எல்லா இருக்கு.

அஞ்சு பேர் அங்க நின்னுகிட்டு இருக்குறாங்க.

சுத்திலு ஜிம்முக்கு ஏத்த பொருட்கள் நறைய இருக்கு.

இது வீட்டு கன்ஸ்ட்ரக்க்ஷன் வர்க் போயிட்ருக்கு.

இது ஒரு வீட்டு ஏரியா .

இந்த பெட்ரோல் பங்க் லெ ஒரு கார் நிக்கிது.

ஆட்கள் பெட்ரோல் போடறதுக்கு நின்னுட்டு இருக்குறாங்க.

இது ஒரு சின்ன பெட்டி ஷாப் .

இங்க ரெண்டு பேர் வெளில நிக்குறாங்க.

அந்த பெட்டி ஷாப்ல சரோ நெறைய இருக்குது.

இது ஒரு கார்டன் ஏரியா .

சில பேர் எல்லா உக்காந்துட்டு இருக்குறாங்க.

இங்க சாப்புட்றதுக்காக பிரியாணி தட்ல போட்டு வெச்சிருக்குறாங்க.

கீழ டைல்ஸ் எல்லாமே வெள்ள கலர்ல இருக்கு.

இங்க கலர் கலர்ரா லைட்ஸ்க நெறையா போட்ருகாங்க.

கீழ கிரீன் கலர் மேட் போட்ருக்காங்க.

இது ஒரு பெரிய பில்டிங் .

இந்த வீடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.